காம்பௌண்ட் பின்னாடி செவுரு இருக்கும் அங்க பிளாஸ்டிக் இந்த குப்பை லாம் போட்ருப்பாங்க அந்த மாறி போட்டு வைக்க கூடாது எந ஸ்கூல் படிக்கிற பசங்க இருப்பாங்க

அது நாலா ட்ரைபிக் ரூல்ஸ் எலாம் பாத்து போகணும் அப்போ தான் அச்சிடேன்ட் அகரத்தை தடுக்கலாம்

நுட்ஸ் லாம் இருக்கு

போட்டோ ஸ்டூடியோ லே வந்து

நம்மளுக்கு வேணுங்கரமாறி சட்டையா இருக்கட்டும் பேண்ட் ஷர்ட் எல்லாமே கிடைக்கும் பொண்ணுங்களுக்கான சீரு

எல்லாமே வந்து ஷூட் பண்ணுவாங்க ஒரு ஒரு தியேட்டர்ல ஐநூறு ரூபாய்ல இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் விப்பாங்க நல்ல பெரிய ஸ்டார் படம்னா அதிகமான ரேட் தான் இருக்கும் படம் வந்து நல்லா தரமா பாக்கணும்னா தியேட்டர்ல தான் பாக்கனும்.

மசீட்டி மசீட்டில வந்து முஸ்லிம்காரவங்க தான் அதிகமா

பிரார்த்தனை பண்ணுவாங்க அங்க வந்து காபாவ பாத்து ஒரு நாளைக்கு அந்த மசூதில வந்து பிரேயர் பன்ற அப்போ அஞ்சு தடவ அவங்க நமாஸ் பண்ணுவாங்க.

அடுத்த தடவ நிறைய தடவ ட்ரை பண்ணா சூப்பரா இருக்கும் ஆனா

ஃப்ளைட்ல தான் அதுக்கும் வந்து நாலு டயர் இருக்கும்.